அதை சுத்தி நிறைய மரங்கள் எல்லா இருக்குது.

இதோட நேம் வந்து எடிசன் மோட்டார்ஸ் அப்படின்னு போட்டுருக்காங்க.

இத பாக்குறப்போ ஒரு பார்க் மாரி இருக்கு.

இது வந்து ஒரு ஸ்கூல் மாறி இருக்குது.

இது வந்து ஒரு ஹோட்டல் அங்க வந்து சோஃபா சேர் அப்பறம் டேபிள் இருக்குது.

அப்புறம் டேபிள் சேர்லாம் இருக்குது நெறையா . அப்புறம் ஒரு பிலேட்ல ஒரு சாப்பாடு ஒன்னு இருக்கு.

பக்கத்துல ஒரு கார் ஒன்னு நிக்குது.

அப்புறம் பக்கத்துல நெறைய தென்ன மரம்லாம் இருக்கு.

சின்ன சின்ன வீடுகள் மாறியெல்லாம் நெறய இருக்குது.

ஒரு ஹாஸ்பிடல் ஒன்னு இருக்குது.

அந்த ரோட்ல ரெண்டு சைடு லையுமே பூ வச்சு டெக்ரேசன் பண்ணி இருக்காங்க.

அப்ரம் மூணு சேர் இருக்கு.

இது வந்து ஒரு கடை இந்த கடையில வந்து நறைய பேட்ஸெல்லா வெச்சிருக்காங்க விளையாட்றதுக்கு பால் எல்லாம் போட்டு விளையாடுற மாரி.

அப்பறம் லைட்லாம் அங்கிங்கயும் வச்சிருக்காங்க.

அது பக்கத்துல ஒரு டேபிள் ஒன்னு இருக்கு நரை செடிகள் எல்லாம் தொங்கப்பட்டு இருக்காங்க.

ரெண்டு ஆட்களும் போறாங்க பேக் போட்டுட்டு.

ஆ மேல வந்து நிறைய லைட் எல்லா இருக்குது.

இது வந்து ஒரு பெட்ரோல் பங்கு .

அதுக்கப்புறம் கருப்பு கலர் ஸ்கூட்டி ஒன்னு இருக்குது.

இந்தப் பாலத்துல வந்து பக்கத்துல ஒரு குளம் இருக்குது இந்த குளத்துல நறைய செடிகள் எல்லாம் இருக்குது.

அப்புறம் அந்த காம்பவுண்ட்ல ஒரு போர்டு ஒன்னு வச்சிருக்காங்க.

இந்தக் கோயில்ல பெரிய மணி ஒன்னு தொங்க போட்டு இருக்காங்க.

மரங்கள் பின்னாடி மலைகள் பாறைகள்ல நெறைய இருக்குது.